இது வந்து பாக்றதுக்கு ஒரு ஏரி மாறி தெரியுது.

இந்த எடம் பாக்குறதுக்கு ஒரு கடல் மாரி தெரியுது.

ஒரு கப்ல வந்து ஸ்பூன் உள்ள வச்சிருக்காங்க.

இந்த ஹோட்டல்ல ரெண்டு டேபிள் போட்டுருக்காங்க.

இந்த எடம் பாக்குறதுக்கு ரொம்ப பசுமையா இருக்கு.

இந்த எட வந்து பாக்றத்க்கு ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடக்ற எட மாரி தெரியுது.

அதுல வந்து மேட மேல ஒருத்தர் நின்னுட்டுருக்காரு.

போறத்துக்கு போற வழிக்கு ஒரு படிக்கட்டு வெச்சிருக்காங்க.

மலைக்கு மேலே நறைய மரங்கள் இருக்கு.

அந்த கடைக்கு வெளிய சாற்ங்க நெறய போட்டு வெச்சிருக்காங்க ஒக்காறதுக்கு.

ஃபேக்டரி எல்லாமே பச்ச கலர்ல இருக்கு.

அந்த கடைக்கு வெளியே நின்னு ஒருத்தர் போன் பேசிட்டு இருக்காரு.

இது வந்து பாக்கரதுக்கு எதோ ஒரு வீடு மாரி தெரியுது.

அதுல முன்னாடி உக்கான்ட்ருக்க தாத்தாவோட முடி வந்து வெள்ள கலர்ல இருக்கு.

இங்க வந்து ஒரு ரோடுருக்கு ரோட்ல வந்து எக்ஸ்_எல் வண்டி நிக்குது.

இந்த எடத்துல வந்து ஒரு வீடு கட்டிட்டு இருகாங்க.

அதுல சிவன்க்கு வந்து ரோஜா பூ மால சூட்டிருக்காங்க.

துணி வெக்கறதுக்கு ஸ்டாண்டும் நெறைய இருக்கு.

இந்த எடத்ல வந்து ரெண்டு பச்சுங்க நிக்கிது.

பக்கத்துல ஏதோ ஒரு பில்டிங் கட்டிட்டிருக்காங்க.

கட வந்து கொஞ்சம் பெருசா இருக்கு.

அதுக்கு அந்த பக்ககோ ஒரு பைக்கு கட இருக்கு.

அதுல ஒரே ஒரு ஆம்பள மட்டு நின்னு சாப்பாடு போட்டுட்டுருக்காரு.

இது வந்து பாக்றத்துக்கு ஏதோ ஒரு பெட்ரோல் பங்க் மாறி தெரியிது.

மொத கார் வந்து வெள்ள கலர்ல இருக்கு.

இது வந்து பாக்கறதுக்கு ஒரு வரவேற்பு மடல் மாறி தெரியுது.

பக்கத்துல ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கு.

இந்த எடத்துல வந்து ரெண்டு வாழ மரங்கள கட்டி வெச்சிருக்குறாங்க.

மற்றும் கைய தூக்கி கும்முட்டு நிக்கறாங்க.